லிப்ரியாஃபிஸ் டிராவ் வில் காமன் எடிட்டிங் ஆண்ட் பிரின்டிங் பங்ஷன்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் கற்கப்போவது டிராவ் பேஜ் க்கு மார்ஜின்ஸ் அமைப்பது பேஜ் நம்பர்ஸ் டேட் மற்றும் டைம் ஐ இன்சர்ட் செய்தல் உண்டோ மற்றும் ரெடோ ஆக்ஷன்ஸ் பேஜ் ஐ ரினேம் செய்தல் பிரின்ட் செய்தல் இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
வாட்டர்சைக்கில் பைலை திறந்து வாட்டர்சைக்கில் டயாகிராம் உள்ள பக்கத்தை தேர்ந்தெடுப்போம் இந்த டிராவிங் க்கு பேஜ் மார்ஜின்ஸ் ஐ செட் செய்யலாம் பேஜ் மார்ஜின்ஸ் ஏன் தேவை
000046 000042 ஒரு பேஜ் இல் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்க்ப்படக்கூடிய இடத்தை பேஜ் மார்ஜின்ஸ் நிர்ணயிக்கின்றன உதாரணமாக டிராவிங் அச்சடித்து சேமிக்க வேண்டியிருக்கலாம் மார்ஜின்ஸ் இருந்தால் இரு புறமும் போதிய இடைவெளி இருக்கும் ஆகவே அச்சிடும் போது படத்தின் பகுதி வெட்டப்படுவது காணாமல் போவது நடக்காது வாட்டர்சைக்கில் டிராவிங் க்கு பேஜ் மார்ஜின்ஸ் அமைத்து பிரின்ட் செய்வோம் படத்தை அச்சிடும் காகிதம் பேப்பர் சைஸ்
ஸ்டாண்டார்ட் சைஸ் அல்ல என கொள்வோம் அதன் விட்த் 20 சிஎம்எஸ் ஹெய்ட் 20 சிஎம்எஸ்
அதன் பாட்டம் மார்ஜின் 15 சிஎம்எஸ்
இந்த அளவுகளை அமைக்க மெயின் மேனு வில் பார்மேட் பின் பேஜ் இல் சொடுக்கவும் பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பேஜ் tab ஐ தேர்க விட்த் பீல்ட் இல் வால்யூ ஆக 20
மற்றும் ஹெய்ட் பீல்ட் இல் 20 அமைக்கவும் மார்ஜின்ஸ் இன் கீழ் பாட்டம் பீல்ட் இல் 15 என என்டர் செய்க வலது பக்கம் டிராவ் பேஜ் இன் பிரிவ்யூ தெரியும் இந்த பிரிவ்யூ
டிராவ் பேஜ் க்கு செய்த மாறுதல்களை காட்டுகிறது ஒக் செய்க டிராவிங் எப்படி காண்கிறது
அது இன்னும் பக்கத்தை மீறி இருக்கிறது
அதாவது அச்சிட்டால் அதன் ஒரு பகுதி காணாமல் போகும்
நாம் உறுதி செய்ய வேண்டியது டிராவிங்ஸ் எப்போதும் மார்ஜின் களுக்குள் இருப்பது வரையும் போது டிராவிங் margin ஐ தாண்டாமல் இருப்பது ஆகவே வரைய துவங்கும் முன் பேஜ் மார்ஜின்ஸ் ஐ அமைப்பது நல்லது மெயின் மேனு வில் பார்மேட் பின் பேஜ் ஐ சொடுக்கவும் பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பேஜ் tab இல் சொடுக்கவும் பார்மேட் drop டவுன் லிஸ்ட் இல் சொடுக்கி ஆ4 ஐ தேர்க இதுவே நாம் முன்னே அமைத்த மார்ஜின் ஒக் செய்க டிராவிங்
மார்ஜின் களுக்குள் இருக்கிறது
பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் ஐ டிராவ் பேஜ் இலிருந்தும்
பேஜ் இல் வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு மூலம் அணுகலாம்
கேன்சல் ஐ சொடுக்கி டயலாக் பாக்ஸ் இலிருந்து வெளியேறவும் பேஜ் நம்பர்ஸ் டேட் டைம் ஆசிரியர் பெயர் ஆகியன உள்நுழைப்போம் வாட்டர்சைக்கில் டயாகிராம் உள்ள பேஜ் இல் பேஜ் நம்பர் ஐ நுழைக்கலாம் மெயின் மேனு வில் இன்சர்ட் பின் பீல்ட்ஸ் ஐ சொடுக்கவும் பீல்ட்ஸ் லிஸ்ட் காட்டப்படுகிறது பீல்ட்ஸ் இல் உள்ள வால்யூஸ்
டிராவ் தானியங்கியாக உருவாக்கியது பீல்ட் இல் நாம் டிராவ் உருவாக்கிய வால்யூ ஐ உள்ளிட வேண்டும் பேஜ் நம்பர் மீது சொடுக்கவும் எண் 1
டிராவ் பேஜ் மேலே
டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆக உள்நுழைந்தது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அளவை சிறியதாக்கலாம்
இப்போது இந்த பாக்ஸை பிடித்திழுத்து பேஜ் இன் கீழே வலது மூலையில் வைக்கலாம்
நம்பர் பாக்ஸ் ஐ சுலபமாக இழுக்க நம்பர் பாக்ஸ் மீது சொடுக்கி Shift கே ஐ அழுத்தவும்
அதை மேலும் கீழே இழுக்கலாம் இந்த டிராவ் பைல் இன் அடுத்த பக்கத்தில் நம்பர் உள்ளதா என சோதிக்கலாம்
பேஜ் நம்பர் காணவில்லை
பேஜ் நம்பர் நாம் பீல்ட் ஐ உள்நுழைத்த பேஜ் இல் மட்டும் உள்ளது
ஆகவே இந்த பேஜ் நம்பர் பார்மேட் ஐ கவனிக்கலாம் மெயின் மேனு வில் பார்மேட் பின் பேஜ் மீது சொடுக்கவும் பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பேஜ் tab மீது சொடுக்கவும் லேயூட் கீழ் செட்டிங்ஸ் இல் பார்மேட் ஐ தேர்க drop டவுன் லிஸ்ட் இல் abசி ஐ தேர்க ஒக் செய்க பேஜ் நம்பரிங் 1 2 3 ஆக இல்லாமல் ஆ ப் சி ஆக மாறியது இதே போல எந்த பார்மேட் க்கு வேண்டுமானாலும் மாற்றலாம் டேட் மற்றும் டைம் பீல்ட் களை உள் நுழைப்பதை பார்க்கலாம்
டிராவ் பேஜ்
இல் டேட் மற்றும் டைம் ஸ்டாம்ப் களை இன்சர்ட் செய்யலாம் அதை இன்சர்ட் மற்றும் பீல்ட்ஸ் இல் சொடுக்கி செய்யலாம் ஒன்று டேட் மற்றும் டைம்
மற்றது டேட் மற்றும் டைம்
டேட் மற்றும் டைம் ஆப்ஷன்ஸ் நடப்பு டேட் மற்றும் டைம் ஐ உள்நுழைக்கும் இந்த வால்யூ அப்டேட் ஆகாது மாறாக டேட் மற்றும் டைம் ஆப்ஷன்ஸ்
பைல் ஐ திறந்தால் ஆட்டோமேட்டிக் ஆக அப்டேட் ஆகிவிடும்
டைம் ஐ இங்கே இன்சர்ட் செய்யலாம் இப்போது இந்த பாக்ஸை பிடித்திழுத்து கீழே பேஜ் எண்ணுக்கு மேல் வலது மூலையில் வைக்கலாம்
டிராவ் பேஜ் ஐ திறக்கும் போதெல்லாம் உள்நுழைக்கப்பட்ட டைம்
நடப்பு நேரத்துக்கு மாற்றப்படும்
இந்த பைல் ஐ உருவாக்கிய ஆசிரியரின் பெயரை உள்ளிடலாம் ஆதர்ஸ் நேம் ஐ பேஜ் ஒனே இல் டீச்சர் ஆ ப் என அமைப்போம் பேஜ் ஒனே க்கு போகலாம் மெயின் மேனு சென்று டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் இல் சொடுக்கவும் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் இல் லிப்ரியாஃபிஸ் பின் யூசர் டேட்டா இல் சொடுக்கவும் டயலாக் பாக்ஸ் இன் வலப்பக்கம் யூசர் டேட்டா தகவலை enter செய்யலாம் தேவையானபடி தகவல்களை உள்ளிடலாம்
firstலாஸ்ட் nameஇனிஷியல்ஸ்
டீச்சர் ஆ ப் என முறையே எழுதுவோம் ஒக் செய்க மெயின் மேனு விலிருந்துInsert பின் பீல்ட்ஸ் பின் Authorஐ சொடுக்கவும் பெயர் டீச்சர் ஆ ப் text பாக்ஸ் இல் உள்ளது இந்த பாக்ஸ் ஐ இழுத்து டிராவ் பேஜ் இன் கீழே வலது மூலையில் டைம் பீல்ட் இன் மேலே வைக்கலாம்
உள்நுழைத்த பீல்ட் களை நீக்க நினைத்தால் என்ன செய்வது
டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து டிலீட் கே ஐ தட்ட வேண்டியதுதான் ஆத்தோர் நேம்
பீல்ட் ஐ நீக்கலாம் இந்த செயலை மீட்க என்ன செய்வது
எளிதே
எந்த செயலையும் மீட்க CTRL மற்றும் ஸ் கே க்களை ஒன்றாக அழுத்தலாம் கடைசியாக செய்த செயல் இங்கு ஆத்தோர் பீல்ட் ஐ நீக்கியது செயல் நீக்க மாகும்
பீல்ட் மீண்டும் தெரிகிறது மெயின் மேனு விலிருந்தும் இந்த உண்டோ அல்லது ரெடோ செயல்களை செய்யலாம்
மெயின் மேனு வில் எடிட் மற்றும் ரெடோ வில் சொடுக்கவும் ஆதர்ஸ் நேம் இனியும் தெரியவில்லை
CTRLZ keyக்கள் மூலம் பீல்ட் உள்நுழைப்புகளையும் நாம் செயல் நீக்கலாம் எப்போதுமே கே போர்ட் இலிருந்து ஷார்ட் கட் கீஸ் மூலம் உண்டோ மற்றும் ரெடோ கமாண்ட்ஸ் ஐ இயக்கலாம் CTRL மற்றும் ஸ் keyக்களை ஒன்றாக அழுத்துவது உண்டோ க்கு CTRL மற்றும் ய் keyக்களை ஒன்றாக அழுத்துவது ரெடோ க்கு இந்த டியூட்டோரியல் லை நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க ஆதர்ஸ் நேம் ஐ மாற்றி சேமிக்கவும்
பேஜ் இல் இன்னும் இரண்டு அரோவ்ஸ் சேர்க்கவும்
பேஜ் நம்பர் மற்றும் டேட் ஐ பேஜ் ட்வோ வில் சேர்க்கவும் கடந்த ஐந்து செயல்களையும் உண்டோ மற்றும் ரெடோ செய்க
உண்டோ மற்றும் ரெடோ ஆப்ஷன்ஸ் எல்லா செயல்கள் மீதும் வேலை செய்கின்றதா அல்லது சிலதை செய்ய முடியவில்லையா என சோதிக்கவும்
வாட்டர்சைக்கிள்ஸ்லைடு என பேஜ் க்கு பெயரிடுக
பேஜஸ் பேன் இல் ஸ்லைடு ஐ தேர்ந்து வலது சொடுக்கி ரினேம் பேஜ் ஐ தேர்க ரினேம் ஸ்லைடு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நேம் பீல்ட் இல் வாட்டர்சைக்கிள்ஸ்லைடு என பெயரை எழுதுவோம் ஒக் செய்க கர்சர் ஐ பேஜ் மீது வைப்போம் வாட்டர்சைக்கிள்ஸ்லைடு என்ற பெயர் இங்கு தெரிகிறதா
பேஜ் க்கு தகுந்த பெயரை தருவது எப்போதும் நல்லது பிரின்டிங் ஆப்ஷன்ஸ் ஐ அமைத்து வாட்டர்சைக்கில் டயாகிராம் ஐ அச்சிடலாம் மெயின் மேனு வில் பைல் பின் பிரின்ட் ஐ சொடுக்கவும் பிரின்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஜெனரல் மற்றும் ஆப்ஷன்ஸ் டாப்ஸ் கீழ் செட்டிங்ஸ் ஐ அறிய
வியூவிங் ஆண்ட் பிரின்டிங் டாக்குமென்ட்ஸ் டியூட்டோரியல் ஐ லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் சீரீஸ் இல் காண்க இடது பக்கம் பேஜ் பிரிவ்யூ தெரிகிறது பிரின்ட் டயலாக் பாக்ஸ் இன் வலது பக்கம் நான்கு டாப்ஸ் உள்ளன ஜெனரல் லிப்ரியாஃபிஸ் drawபேஜ் layoutஆப்ஷன்ஸ் லிப்ரியாஃபிஸ் டிராவ் க்கான ஆப்ஷன்ஸ் ஐ காணலாம் லிப்ரியாஃபிஸ் டிராவ் tab மீது சொடுக்கவும் பேஜ் நேம் மற்றும் டேட் ஆண்ட் டைம் பாக்ஸ் களில் குறியிடுக பேஜ் நேம் டேட் மற்றும் டைம் ஆகியவ்வற்றை இது டிராவிங் உடன் அச்சிடுகிறது அச்சிட ஒரிஜினல் கலர்ஸ் மற்றும் பிட் டோ பிரிண்டபிள் பேஜ் ஐ தேர்ந்தெடுப்போம்
வாட்டர்சைக்கில் டிராவிங் ஐ உங்கள் கணினியிலிருந்து அச்சிட பிரின்ட் மீது சொடுக்கவும் பிரின்டர் சரியாக கான்ஃபிகர் ஆகி இருந்தால் இப்போது அது அச்சிட ஆரம்பித்து இருக்கும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இதில் நாம் கற்றவை டிராவ் பேஜ் க்கு மார்ஜின்ஸ் அமைத்தல் பேஜ் நம்பர்ஸ் டேட் மற்றும் டைம் நுழைத்தல் உண்டோ ரெடோ செயல்கள் பேஜ் ஐ ரினேம் செய்தல் பேஜ் ஐ அச்சிடுதல் ஒரு முழுமையான பயிற்சி இன்னும் 2 பேஜ் களை நுழைக்கவும் மார்ஜின் களை ஒவ்வொரு பேஜ் க்கு வெவ்வேறாக அமைக்கவும்
முந்தைய டியூட்டோரியல் லில் உருவாக்கிய லேபல் மற்றும் இன்விடேஷன் ஐ அச்சிடுக பேஜ் கவுண்ட் பீல்ட் ஐ ஒவ்வொரு பேஜ் இலும் அமைத்து நடப்பதை காணவும்
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு